இதுல கலர் கலரா பாக்ஸ் நெறைய வச்சிருக்காங்க.

கீழ தரையில டைல்ஸ்சால பாலிஷ் பண்ணி இருக்காங்க.

இது ஒரு பெரிய மரக்கட மாதிரி தெரியுது.

ஒரு மர பொருள வந்து ரெட் கலர் ல பெயிண்ட் அடிச்சி வெச்சிருக்காங்க.

பலூன்ஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க.

அதுல வந்து ஒரு இருகுறதுகு ஒரு சேர் மாரி ஒன்னு போட்டிருக்காங்க.

அடுத்து வந்து ஒரு பெ பெரிய பிரிட்ஜ் இருக்குது அதுக்கு வந்து நெறைய காரு வண்டி எல்லா நிக்கிது.

அதுக்கு அடுத்து ஒரு ஆளு வந்து நின்னுட்டு இருக்குது கிட்ட வந்து.

என்ஜோய் பண்ணி குளிக்குறாங்க அடுத்து வந்து நெறைய தென்ன மரம் எல்லாம் நெறைய இருக்குது.

இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது.

அடுத்து வந்து ட்ராயிங் நெறைய வரைஞ்சுருக்காங்க அடுத்து வந்து ஸ்கிரீன் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பூ மாடல்லா அழகா இருக்குது.

உள்ளே ஒரு நபர் இருந்துட்டு இருக்காங்க.

இதில் கலர் கலரா செப்பல்கள் வைத்திருக்காங்க.

அப்புறம் மரம் வந்து பச்சையா இருக்குது.

இத பாக்குறதுக்கு ஒரு பெரிய ரூம் மாதிரி தெரியுது அதுல ஒரு பெரிய கட்டில் கிடக்குது ரெண்டு பில்லோ இருக்குது.

அடுத்து வந்து லைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குறது பக்கறதுக்கு.

அதுக்கடுத்து தென்ன மரம் வாழ வாழை மரம் பனை மரம் எல்லா இருந்துட்டுருக்குது.

இதுல ஒரு ஆளு பேப்பர்ல எழுதிட்டு இருக்காங்க.

இதுல ஒரு ஃபேன் தெரியுது.